இது ஒரு யோகா சொல்லி குடுக்குற எடம் மாதிரி இருக்கு ஒரு எட்டு பேரு யோகா ச் பண்றாங்க அதுல ரெண்டு பேரோட மொகத்த மூடி இருக்காங்க.

அதுல ஒரு பொண்ணு தான் இவங்களுக்குச் சொல்லி குடுக்குறா ஒரு சின்ன கொழந்தையும் அவ பக்கத்துல ஒக்காந்திருக்கு மீதி உள்ளவங்க எல்லாம் அவங்கள பாத்து செய்றாங்க.

கலர்ல டிரஸ் இருக்கு.

மண்டபத்துக்கு இன்னும் ஆட்களெல்லா யாரும் வரல ஆனா ரெண்டு பேரு தான் வந்து இருக்காங்க ஆனா சார் எல்லாம் போட்டு நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

அந்த பெட்ரோல் டேங்குக்கு பின்னாடி ஒரு வீடுருக்கு. இந்த சைட்ல ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்கு. அதுல ஒரு கார் நிக்குது.

பக்கத்துல வந்து நரைய புள்ளு செடி கோடி செடி த வந்துருக்கு அது பாக்க பச்ச பசேல் நு இருக்கு.

அதுக்கு பின்னாடி நறைய பில்டிங் இருக்கு. அதுல ஒரு பில்டிங் தேய்க்காம இருக்கு. ஒரு பெரிய மரம் இருக்குது.

அந்த கம்பி அந்த பில்டிங்கோட அந்த எண்ட்ல வந்து மழை தண்ணி போற பைப் வச்சிருக்காங்க.

இந்த பில்டிங் உள்ளெயு நெறைய பெட்டி இருக்கு.

இந்த பொண்ணு வாட்ச் கட்டி இருக்கா அந்த ஆளு வாட்ச் கட்டல.

இந்த இதுக்கு பின்னாடி ஒரு மலையோட மலை தெரியுது.

நிறைய செட்டிங்ஸ் எல்லா வெச்சிருக்கு இந்த போட்டோ வந்து நைட் நேரோ லைட் எல்லா போட்டு பலூன் எல்லா கட்டி அந்த ஓப்பன் பண்ண அன்னைக்கு நைட் எடுத்ததா இருக்கும் பாக்க அழகா இருக்கு.

கடைக்கு முன்னாடி பைக் எல்லாம் இருக்கு.

மேல ஒரு டி_வி இருக்கு.

இது வந்து ஒரு நர்சரி கார்டன் ஓட ஃபோட்டோ அதாவது நெரைய ரோசூ நெறைய செடிகளாம் இருக்கு.

இது வெல்ல மடத்துல உள்ள ஒரு கா கிறிஸ்டின் கோயில்ல எடுக்கப்பட்ட ஃபோட்டோ .

இது வந்து ஒரு தென்னந்தோப்போட போட்டோ இதுல வந்து தென்னம்பிள்ளை வந்து குறுக்க வச்சிருக்காங்க செக்ஷன் அதாவது ஒரு செக்ஷன் செக்ஷனா வச்சிருக்காங்க.